ஆஹ் மத்த subject எல்லாம் தான் ஆஹ் எடுக்குறாங்க மத்தபடி தமிழ்னு ஒரு பாடத்தை வந்து college குள்ள கல்லூரி வாழ்க்கைக்குள்ள கொண்டுவரவே மாட்டாங்க

ஆஹ் தமிழ் எடுக்ககூடியவங்க வந்து ரொம்ப வந்து யாரும் இது பண்ணமாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஆஹ் தமிழ்னு சொல்லும் போது ஒருக்கா சொன்னாலே புரியும் அதனால வந்து எனக்கு வந்து தமிழ் ஆசிரியர் வந்து அவங்க கற்றுத்தர்ற முறையும்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

ஆஹ் என்ன சொல்ல இதுக்கு தமிழ்னு சொல்லும் போது அதுல வந்து ஆஹ் இப்போ இலக்கண குறிப்பு நிறைய இருக்குது இன்னும் வந்து முன்னாடி ஆஹ் school லஎல்லாம் கல்லூரில பள்ளிகூடத்துல எல்லாம் கூட தமிழ் first paper second paper னு சொல்லி இருக்கு அதுல கூட நிறைய இலக்கணம் அந்தமாதிரி எல்லாம் வரும் அப்போ ஆஹ் பரீட்சை paper ல தான் எல்லாருக்கும் நிறைய mark கிடைக்கும் second paper ல வந்து கொஞ்சம் mark கம்மியா தான் வரும் இலக்கணம் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால ஆனா வந்து நம்ம வார மத்த பாடத்தை~பாடங்களை விட தமிழ் பாடத்துல வந்து எல்லாருக்குமே நிறைய mark கிடைக்கும் ஏன்னா வந்து தமிழ் வந்து புடிக்காதவங்களே இருக்கமாட்டாங்க நிறைய பேருக்கு தமிழ் புடிக்கறதுனால அந்த பாடம் எடுக்குறவங்களையும் ரொம்ப புடிக்கும் அதனால வந்து நம்ம தமிழுக்கு வந்து எப்போவுமே முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அதுக்கப்பறமா என்ன சொல் இதுக்கு இப்போ ஆஹ் தமிழ் பாடம் எடுக்ககூடியவங்க வந்து அந்த ஆஹ் பாடத்தை வந்து ரொம்ப கற்று தேர்ந்தவங்களா இருப்பாங்க ஏன்னா வந்து அது உங்களுக்கு அந்த time வந்து ஒருக்கா read பண்ணாலே அவங்களுக்கு வந்து அது வந்து புரிஞ்சிரும் எப்படி வந்து புள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதேமாதிரி இப்போ நிறைய பேரு வந்து இப்போ நிறைய புது புது துறை எல்லாம் வந்ததுனால எல்லாருமே தமிழ வந்து விருப்பப்பட்டு எடுக்கலாம் ஆனா ஒரு சில பேர் விருப்பப்பட்டு எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆஹ் அவங்களுக்கு வந்து அந்த பாடத்துக்கு மேல தான் ஒரு பற்று ஒரு ஆர்வம் எல்லாம் இருக்கனால அவங்க வந்து எப்போவுமே அந்த பாடத்துலதான் அவங்களோட முழுக்கவனத்தையும் செலுத்துவாங்க அதனால வந்து ஆஹ் பிள்ளைங்களுக்கு வந்து easy ஆ அது வந்து புரிஞ்சிரும் சில பேருக்கு வந்து ஆஹ் தமிழ் பேசவே வராது அந்தமாதிரியெல்லாம் இருப்பாங்க அவங்க வந்து அந்த பாடத்தை வந்து எடுக்கமாட்டாங்க அதனால வந்து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 எந்த இதுவுமே யோசிக்காம டக்குன்னு நம்ம கேட்டவுடனே சொல்லித்தருவாங்க அதுக்கப்பறமா நம்மளை வந்து அந்த exam தேர்வு எழுதி அதுல வந்து நம்மளை வந்து ஆஹ் வெற்றியடைய செய்வாங்க இந்தமாதிரி நிறைய வழி இருக்கு அதேமாதிரி இப்போ ஆஹ் நிறைய பேரு வந்து ஆஹ் நிறைய ஆசிரியர்கள் எல்லாம் அவங்களோட ஆஹ் விருப்பம் நிறைவேறனும்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு tuition மாதிரி எடுத்து அதுல கூட நிறைய பிள்ளைங்களை வந்து pass ஆக்கி வக்கிறாங்க அந்தமாதிரி இருக்கவங்களையும் ரொம்ப புடிக்கும் அதுக்கு அதே மாதிரி இப்போ ஆஹ் நம்மளோட ஆசிரியர்ன்னு சொல்லும் போது நம்ம வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட வந்து சொல்லுவோம் ஆஹ் பாடத்துல சம்பந்தமா இருந்தாலும் சரி இல்லாம வேற எந்த ஆஹ் விஷயமா இருந்தாலும் சரி நம்ம வந்து அவங்கட்ட வந்து ஆஹ் எப்பவுமே அவங்களை வந்து அவங்கட்ட வந்து எதாவது கேட்டுட்டே தான் இருப்பம் அப்போ வந்து அவங்க ஆஹ் சிலவங்க வந்து எந்த இதுவுமே எந்த reply உம் பண்ணாம உடனே வந்து அதை வந்து சொல்லி தருவாங்க ஆஹ் ஒரு சில பேருதான் அதுல வந்து கண்டுக்காம ஆஹ் இல்ல ஆனா ஏதாவது கேட்டாலே உடனே வந்து கோவப்படுவாங்க அப்படி இருக்கவங்களை வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு பிடிக்காது அதுக்கப்பறமா இப்போ ஆஹ் தமிழ்னு சொல்லும் போது நம்ம வந்து நிறைய வரலாறு அந்த மாதிரியெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம் ஆஹ் பள்ளிக்கூடத்துலேயும் சரி ஆஹ் நம்ம tenth வரைக்கும் நமக்கு தமிழ் வந்து ஒரு பாடமா இருந்ததுனால அது வந்து எல்லாருக்குமே ஆஹ் ரொம்ப புடிக்கவும் செய்யும் இன்னொண்ணு தமிழ் வந்து எப்போவுமே நம்ம ஒரு ஒரு வரி படிச்சா கூட அது வந்து நல்லா புரியும் அதுக்கப்பறமா என்ன என்னது என்ன topic எடுத்தாலுமே அதுவந்து ஒரு நாலு அஞ்சு வாட்டி நம்ம வந்து வாசிச்சாலே அது வந்து ஒரு idea கிடைச்சிரும் நம்ம clear ஆ ஆஹ் அதைப்பத்தி task லாம் என்ன வேணும்னாலும் பண்ணலாம் இந்த இப்போ வந்து ஒரு நம்ம exam தேர்வு எழுதும் போது கூட கட்டுரை எழுதுறது அந்தமாதிரி எல்லாம் நம்ம ஆஹ் சும்மா அப்படி ஓரளவுக்கு வாசிச்சு வைப்போம் ஆனா வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த வச்சுதான் நம்ம வந்து அதை அப்படி முழுமையா எழுதுவோம் எந்த தலைப்பு தந்தாலும் நம்ம வந்து அதுல அதை முடிக்க மாதிரி இருக்கும் ஆனாலும் வந்து எப்போவுமே நம்ம வந்து ஆஹ் தமிழுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து அதை படிச்சோம்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு பாடமாவே இருக்காது ஏன்னா இப்போ வந்து நமக்கு வேற பாடம் எல்லாம் நமக்கு படிக்கவும் கஷ்டமா இருக்கும் எழுதுறதும் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்னு சொல்லும் போது அதுவந்து நமக்கு எப்போவுமே ஒரு ஆஹ் நம்ம உடம்புல தமிழ்னு சொல்லக்கூடிய தமிழன்னு சொல்லக்கூடிய ஒரு இரத்தம் ஊறி போயிருக்கதுனால நமக்கு வந்து எப்போவுமே தமிழ் வந்து ஒரு ரொம்ப ஆஹ் புடிச்ச பாடமா இருக்கும் இன்னொண்ணு easy ஆ mark உம் எடுக்கலாம் அதனால வந்து எல்லாருக்குமே தமிழ் வந்து ரொம்ப புடிக்கும் ஏன்னா தமிழ் ஆஹ் கற்றுத்தர்ற ஆசிரியர்களை அதோட மேல புடிக்கும் நம்ம வந்து ஆசிரியர்களை வந்து நம்ம ஆஹ் தெய்வத்துக்கு மேலதான் ஆஹ் தெய்வத்துக்குள்ள தெய்வம் இருக்குற இடத்துலதான் நம்ம வச்சு பார்ப்போம் அதனால வந்து அவங்க எந்த பாடம் எடுத்தாலுமே அவங்க வந்து ஒரு அவங்கள வந்து நம்ம ஒரு ஆசிரியர் அப்படின்னு பாக்குறத விட ஒரு நமக்கு கற்றுத்தரக்கூடிய குரு அந்தமாதிரி தான் நம்ம பார்ப்போம் அதனால வந்து எப்போவும் எந்த ஆசிரியர்களாக இருந்தாலுமே நம்ம ஒரு மதிப்பு கொடுப்போம் அப்போ வந்து ஆஹ் தமிழ்னு சொல்லும் போது கூட நம்ம வந்து அவங்களும் ஒரு பிள்ளைங்கள் எல்லாம் நல்ல mark எல்லாம் எடுக்க வைக்கனால நிறைய பேருக்கு வந்து தமிழ் subject னா ரொம்ப புடிக்கும் அதுக்கப்பறமா என்ன சொல்ல இதுக்கு தமிழ்னு சொல்லும்போது தமிழ்ல வந்து அவங்க நிறைய கதை எல்லாம் சொல்லித்தருவாங்க இப்போ இதா ஒரு ஆஹ் ஒரு பாடம் வந்து நமக்கு புரியாம இருந்தாலும் அதுவந்து அவங்க கதை மாதிரி நமக்கு easy ஆ சொல்லித்தரும் போது அதுவந்து டக்குன்னு நமக்கு மனப்பாடம் ஆகி அதை வந்து நம்ம எப்போ எந்த நேரம் கேட்டாலும் நம்ம சொல்லலாம் அந்தமாதிரி ஒரு ஆஹ் அந்தமாதிரி ஒரு சிந்தனை வந்து நமக்கு வரும் அதனால வந்து எப்போவுமே நம்ம ஆஹ் தமிழ் பாடத்த வந்து யாருமே வெறுக்கவே மாட்டாங்க எல்லாருமே ரொம்ப விரும்பக்கூடிய பாடம் வந்து தமிழாதான் இருக்கும் அதனால வந்து எப்பவுமே நம்ம தமிழ் ஆஹ் தமிழ் பாடத்தை வந்து விரும்பி படிக்கணும் அதுக்கப்பறமா நம்ம இப்போ தமிழ் நல்லா தெரிஞ்சுதுன்னா நமக்கு வந்து ஆஹ் செய்தித்தாள் எல்லாம் படிக்கலாம் இன்னும் நிறைய எந்த ஆஹ் என்ன doubt இருந்தாலும் நம்ம வந்து அதை ரொம்ப அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தமாதிரி இருக்கலாம் அதனால வந்து தமிழ் கற்றுத்தர்ற ஆசிரியர்களையும் நம்ம வந்து ரொம்ப மதிக்கணும் அதேமாதிரி தமிழ வந்து நம்ம சின்னவயசுல இருந்தே நல்லா ரொம்ப ஆஹ் படிச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து அது அப்படியே ரொம்ப develop ஆகிரும் சில பிள்ளைங்க வந்து இப்போ எல்லாம் சின்ன வயசுலேயே அவங்க வந்து CBSE school அந்தமாதிரி எல்லாம் விடுறாங்க அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஆஹ் தமிழ் வந்து ஆஹ் கொஞ்சநாள் போக போக அது வந்து தெரியாமலே இருக்கலாம் அதனால வந்து

நம்ம health உ எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணும் நம்ம health அ எப்படி ஆரோக்கியமா வச்சிருக்கோமோ அதே மாதிரி நம்ம மனநிலையும் ஆரோக்கியமா வச்சிருக்கு நம்ம மனநிலையை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது நம்ம tension இல்லாம இருக்கணும் நம்ம tension அதிகமா ஆக ஆக நம்ம pressure தான் pressure அதிகமானா உடல்நிலை பாதிப்படையும் அஹ் நம்ம வந்து அதிகமா தேவைக்கு அதிகமா வேலையும் செய்யக்கூடாது தேவைக்கு அதிகமா சாப்பிடவும்கூடாது இது ரெண்டுமே நம்ம உடலுக்கு நிறைய ஒண்ணுதான் இது ரெண்டுமே அதிகமா பண்ணா உங்க health உ பாதிக்கப்படும் நம்ம வந்து எப்பவுமே healthy food அ சாப்பிடணும் அஹ் அதிகம் எண்ணெய் பொருட்கள் சாப்பிடக் கூடாது எண்ணெய் பொருட்கள் சாப்பிடறதுனால நம்ம உடல் எடை வந்து அதிகமாகும் அதிகமான cholesterol அதிகமாக அதிகமாக நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு பாதிப்படையும் நம்ம வந்து சாப்பிடுற food உ சரி நம்ம இருக்க இடமும் சரி எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும் நம்ம சாப்பிடுற food உ சுத்தமா இருந்தாதான் நம்ம சாப்பிட்டா நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் நம்ம இருக்க இடத்தையும் அப்படிதான் வச்சுக்கணும் சுத்தமா வச்சுக்கலைன்னா நம்ம உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் பாதிப்படையாமலும் இருக்கும் நம்ம வந்து அதே மாதிரி ஆரோக்கியமான food உ சாப்பிடுறதுன்னா இப்ப இரு~ இப்ப சாப்பிடுற food அ விட அந்த காலத்து உணவு அதாவது கேழ்வரகு, கோதும, அஹ் கம்பு, திணை இந்த மாதிரி உணவெல்லாம் சாப்பிடலாம் இந்த மாதிரி உணவெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது ஒண்ணு அஹ் ஆரோக்கியமான ஒண்ணு அதுக்கப்புறமேட்டு இப்ப எல்லாம் virus னால வர நோய விட virus இல்லாம வார நோய்தா ரொம்ப அதிகமா இருக்கு virus இல்லாத நோய்ன்னா அஹ் சர்க்கரை நோய் அஹ் ரத்தக் கொதிப்பு புற்றுநோய் இதெல்லாம் வருது அஹ் இதெல்லாம் எதனால வருதுன்னா நம்ம உணவு முறை சரியா இல்லாதனால இந்த மாதிரி நோய் எல்லாம் வருது நம்ம வந்து எப்பவுமே time க்கு சாப்பிடணும் time க்கு சாப்பிடணும்ன்னா இப்ப ஒரு எட்டு மணி ஆ எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்றனும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலைன்னாலும் அதுக்கப்புறம் செய்யலாம் ஏன்னா நம்ம time க்கு சாப்பிட்டாதான் நம்மளால வேலை செய்ய முடியும் சா~ சாப்பிடாம இருந்தா வேல செய்ய முடியுமா நம்ம health உ நல்லா இருந்தாதானே நம்ம வேலை செய்ய முடியும் நம்ம health அ correct ஆ பார்த்துக்கிட்டாதானே நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த மாதிரிதான் time க்கு சாப்பிடணும் அதே மாதிரி நம்ம மனநிலை எப்படி அமைதியா வச்சுக்கிறது அப்படின்னா நம் மனநிலை வந்து தினமும் காலையில one hour தியானம் பண்ணலாம் தியானம் பண்ணம்மா நம்ம மனநிலை வந்து ஒரு நிலை ஒருநிலை அடையக்குள்ள வந்து நம்மளால எந்த வேலையும் easy ஆ செய்ய முடியும் எல்~ நம்மளோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் அதே மாதிரி காலையில உடற்பயிற்சி யோகா இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்குள்ள வந்து நம்மளோட உடல் வந்து புத்துணர்ச்சி அடையும் புத்துணர்ச்சி அடையக்குள்ள நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் உடலுக்கு எந்த பாதிப்பும் வராது நம்ம சாப்பிடுற சாப்பாடு கூட சீ~ சீக்கிரமா செரிமானம் ஆகும் செரிமானம் ஆகுறதுக்குள்ள நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் இந்த புத்துணர்ச்சி அடையக்குள்ள நம்ம உடல் வந்து சாப்பிடுற food அ கூட ஏத்துக்கும் அதாவது இப்ப இருக்கிற சாப்பாடுலாம் வந்து அரிசிதான் முக்கால்வாசி சாப்பிடுறோம் ஆனா அதே மாதிரி அரிசி சாப்பாடே சாப்பிடக் கூடாது இந்த அரிசி சாப்பாடே சாப்பிடுறதுனால நமக்கு வந்து அஹ் சர்க்கரை நோய் வரும் மூணு வேளையும் அரிசி சாப்பாடே சாப்பிடலாமா ஒருவேளை சாப்பிடலாம் ஒருவேளை வந்து இட்லி அந்த ஆவி பொருட்கள் சாப்பிடலாம் இந்த ஆவியில வேகவச்ச இட்லின்னுட்டு இல்லை கோதுமைய அரைச்சு கூட அதுலயும் செ~ சாப்பிடலாம் களி கிண்டி சாப்பிடலாம் அஹ் கம்பு வந்து சாப்பாடு இடிச்சு உரல்ல இடிச்சு கம்பு வந்து சாப்பாடு மாதிரி செஞ்சு அதக்கூட தண்ணியில கரைச்சு அந்த மாதிரி சாப்பிடலாம் அப்புறம் ஒருவேளை சாப்பாடு எடுத்துக்கலாம் நெல்லு அரிசி சாதம் ஒரு வேளை எடுத்துக்கலாம் சாப்பிடலாம் அப்புறம் night ல வந்து இந்த கோதுமை மாவுல சப்பாத்தி கோதுமை தோசை அடை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ஒரு வேளைங்கிறது அஹ் சாப்பிடலாம் சாப்பிடறதுனால நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாதான் இருக்கும் தினசரி உணவுல அதே மாதிரி அஹ் கீரை வகைகள், பழ வகைகள், தானிய வகைகள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்ப கீரை வகைன்னா அரக்கீரை சிறுகீரை, பாலாக்கீரை, மணத்தக்காளி கீரை, இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கிட்டயே எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள்தான் அஹ் கீரை வகைகள்தான் இதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் நம்ம வந்து சமெச்சு தினசரி உணவுல சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி தானிய உணவுகள் அப்படின்னா பச்சை பயிறு அஹ் தட்டப்பயிறு, மொச்சை, அவரை இதெல்லாம் வேவிச்சு தினமும் சாப்பிடலாம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து இப்ப ஒரு one hour சமைக்கிறோமா இன்னும் கொஞ்சம் இன்னும் one hour சேர்த்து சமைச்சு நல்லா ஒரு healthy food ஆ சாப்பிட்டு நம்ம உடல் வந்து நீண்ட நீண்ட நாள் ஆரோக்கியமா இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கலாம் பழங்கள்ங்கிறது நம்ம வந்து ஆரஞ்சு, ஆப்பிள அந்த மாதிரி இல்லனாக்கூட தினமும் அதெல்லாம் சாப்பிட முடியாது நம்மகிட்ட காசு இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அஹ் தினசரி உணவுல பழங்கள் சாப்பிடலாம்ன்னா அஹ் வீட்டுக்கிட்ட கிடைக்கிற கொய்யாப்பழம், சப்போட்டா பழம் அதுக்கப்புறமேட்டு நெல்லிக்காய் இதெல்லாம் கூட சாப்பிடலாம் இதெல்லாம் சாப்பிடறதுனால நமக்கு ரொம்ப ஆரோக்கியம் ஆரோக்கியமா இருக்கும் நம்ம உடலும் ஆரோக்கியமா இருக்கும் சாப்பிடுறது நல்லது

சீவக்காய் அரப்பு இந்த மாதிரி இயற்கையா கிடைக்கிறதெல்லாம் அரைச்சு தலைக்கு போட்டு குளிச்சமா தலை வந்து குளிர்ச்சியா இருக்கும் குளிர்ச்சியா இருக்கும்ன்னா நம்ம உடல் நிலையும் குளிர்ச்சியாவும் கண்ணுக்கு பாதிப்படையாது அஹ் அதே மாதிரி நம்ம கண்ணு பாதிப்படையாம இருக்க அஹ் TV அ phone, system, laptop இதெல்லாம் அதிகம் use பண்ணக் கூடாது பொழுதுபோக்கு பார்க்கலாம் எப்பயாவது கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷ்~ பத்து நிமிஷம் அர மணி நேரம் அந்த மாதிரி பார்க்கலாம் அதே fu~ full time பார்க்கக் கூடாது பார்க்கக்குள்ள நம்ம கண் பார்வை வந்து பார்வைத்திறன் குறைபடும் குறைபாடக்குள்ள நம்ம உடல் ஆரோக்கியமும் குறையும் அஹ் நம்ம வந்து அது பார்க்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி கறிவேப்பிலை அதெல்லாம் வீட்டுக்கிட்ட கிடைக்கிற ஒண்ணுதான் கருவேப்பிலை வந்து அஹ் தினசரி உணவுல சாப்பிடுறது நல்லது கருவேப்பிலை சட்னி பண்ணி சாப்பிடலாம் கறிவேப்பிலை வந்து அஹ் பொடி பண்ணி அத சாதம் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் கறிவேப்பிலை சாப்பிடுறது ரொம்ப நல்லது மு~ முடிக்கு நல்லது நம்ம health க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை சாப்பிடுறதுனால வந்து நம்ம health உ இரும்புச் சத்து அதெல்லாம் வீட்டுக்கிட்ட கிடைக்கற பொருள்தான் அதனால அதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிடலாம் நல்லது தினமும் தினசரி உணவுல கீரை வகை எல்லாமே இருக்கும் எல்லாமே ஒரு அளவோட சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடறதுனால நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் அதே மாதிரி நம்ம எதுவுமே time க்கு time time க்கு சாப்பிடணும் time க்கு வேலை செய்யணும் இப்ப பத்து மணி நேரமா அந்த பத்து மணி நேரம் வேலை செய்யணும் அத மீறி செய்யக் கொள்ளதான் நமக்கு வந்து tension அதிகமாகுது tension அதிகமாகறதுக்குள்ளதான் நமக்கு வந்து pressure அதிகமாகுது pressure அதிகமானா நம்ம அஹ் pressure ங்கறது வந்து ஒரு ரத்தப் இப்ப நம்ம வந்து tension ஆக ஆக அந்த ரத்தம் வந்து அதிகமா கொதிக்க ஆரம்பிக்கும் கொதித்தனா அது ஒரு நோய்தான் அதுவே ஒரு நோயா மாறிடும் அப்ப வந்து நம்ம உடலோட ஆரோக்கியம் பாதிப்படைகிறது அதே மாதிரி அஹ் இந்த சாப்பாடும் அப்படிதான் correct ஆ சாப்பிட்டுக்கணும் அப்புறம் தூக்கம் தூக்கம் இல்லாதனால நிறைய பிரச்சனை வருது உடல் உடல் உம் உடல் எடை அதுக்கு அப்புறமேட்டு தூக்கம் இல்லாதனால பார்வைத்திறன் பிரச்சனை நிறைய பிரச்சனை வருது அந்த மாதிரி அதனால நம்ம வந்து பத்து மணியா பத்து மணிக்கு தூங்கிறனும் நம்ம மத்த வேலையெல்லாம் எப்படி செய்றோமோ அதே மாதிரி தூக்கமும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது நம்ம health க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம healthy அ இருந்தாதானே நம்ப வாழ முடியும் நம்ப நம்ப வாழ்க்கையில வேலை செய்யணும் அப்படின்னாலே நம்ப வந்து நல்லா சாப்பிடணும் நம்ம உடம்பை நல்லா பாத்துக்கணும் அதே மாரி தூக்கமும் நல்லது அஹ் எந்த time ல தூங்கணுமோ அந்த time ல தூங்கணும் எந்த time ல வேலை செய்யணுமா அந்த time ல வேலை செய்யணும் எல்லாம் அந்தந்த time ல செஞ்சுக்கணும் அப்பதான் நம்ம வாழ்க்கையும் ஒரு நல்லா இருக்கும் இந்த மாரி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம health அ பத்தி சொல்லிட்டே போலாம் இளநீர் கூட குடிக்கலாம் தினமும் தினமும் குடிக்கணும்ன்னா வாரத்துல ஒரு ரெண்டு மூணு தென்ன மரம் வீட்டுல இருக்கிறவிங்கல்லாம் தினமும் கூட இளநீர் குடிக்கணும் இளநீர் குடிக்கிறதுனால அந்த வயிற்றுப்புண் இதெல்லாம் ஆறும் வயித்துல புண்ணே வராம கூட இருக்கும் அதே மாதிரி பாகற்காய் ~காய் பாகற்காயெல்லாம் சீக்கிரம் கிடைக்கிறது தான் அந்த குழந்தைகளுக்கு கூட சமைச்சு சமைச்சு தரலாம் பாகற்காய் சாப்பிடுறதுனால வந்து அந்த வயித்துல இருக்க புழுக்கள் இதெல்லாம் வந்து செத்துப் போயிரும் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் இந்த மாதிரிதான் நம்ம வீட்டு கிட்ட கிடைக்கிற பொருளு நம்ம வந்து தேடித்தேடி போக தேவையில்லை நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற பொருள பத்தி நமக்கு தெரியாம போயிடுது அதுலயும் எவ்வளவு ஆரோக்கியம் இருக்குது ஆயிரக்கணக்கான ஆரோக்கியங்கள் இருக்கிறது

தேவனாக் கிரி அசோகா மகத்தத்தின் மவுரிய வம்சத்தில் வின்துசாரின் மகன். சந்திர குப்தனின் பேரனான ஒரு, பெற்ற மன்னன். இவரது முழுப்பெயர் அசோக் வர்தாமன். பௌதத்தின் வரலாறு அதனை போற்றியுள்ளது. அசோகர் இந்தியாவை,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

அம்பத்தி நாலாயிரம் கீர்த்தி சம்பாவை, அதில் அரசியல் மற்றும் மத உத்தரவுகள் பொறிக்கப்பட்டன.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 அவர்க்கு, சாமியார்கள்.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 பிரியதர்ஷன் என்றும் எழுதியுள்ளது. கிமு எரநூத்தி அம்பத்தி ஒம்பது, எரநூத்தி முப்பத்தி இரண்டுக்கிடையில் பாட்னாவில் அசோகர் சிறப்பாக ஆட்சி செய்தார்.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 அடங்கும். கஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகர் மற்றும் லலித் பத்தன் நகர்களுக்கு அசோகர் பெயரிட்டார். இன்றும் அழகுக்காக புகழ்பெற்றவை. கலையின் பார்வையில்,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 வரிசையும் சுமார் ஐம்பது டன் எடையுள்ள ஒரே கல்லில் இருந்து செதுக்கப்பட்டுள்ளது. ஐம்பது அடி உயரமும்,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 அசோகரின் சம்பத்தின் முக்கிய கொள்கைகளை விளக்குக. அசோக், மகதத்தின் மவுரிய வம்சத்தில் வின்துசாரின் மகன். சந்திர குப்தனின் பேரனான் ஒரு புகழ் பெற்ற மன்னன். இவரது முழுப்பெயர் ஆ அசோக் வர்தமான். பௌதத்தின் வரலாறு அதனை போற்றியுள்ளது. அசோகர் இந்தியாவை சேர்ந்தவர் மட்டுமல்ல. மாறாக அவர் உலகின் ஒரு பெரிய ஆட்சியாளர். அசோகர் முதலில் பிராமனராகவும், சைவனராகவும் இருந்தார். ஆனால் பின்னர் பௌத்தகராக மாறினார். இதில் அருவத்டி நாலாயிரம் பௌத்த மத குருமார்கள் அமைந்தனர்.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 நடத்தினார். அதன் பிறகு, அவர் இலங்கை மற்றும் பிற நாடுகளுக்கு, சாமியார்களை அனுப்பி, வன்முறையை நிறுத்த உத்தரவிட்டார். ஆப்கானிஸ்தான் முதல் இலங்கை வரை முழு நாடும் அதின் கீழ் இருந்தது. பல இடங்களில் பாலி மொழியில் காணப்படும் கல்வெட்டுகள் மூலம், இந்த விஷயங்கள் அறியப்படுகின்றன. பல எழுத்தாளர்கள் அதன் பெயரை ப்ரியதர்ஷன் என்றும் எழுதியுள்ளனர். முன்பு கிமு,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

அசோக்கின் ஆளுமை பற்றி கூறுங்கள். அசோகர் மகாராஜா அரியணையில், மிகவும் கல் இதயமுள்ளவராகவும், கொடுரமானவராகவும் இருந்தார். தம்முடைய ஆட்சியின் பெருமையை அடைவதற்காக இப்படிப்பட்ட தண்டனைகளை மக்களுக்கு, அதைக் கேட்டால் மக்கள் அழுது விடுவார்கள். தலைநகருக்கு அருகில் கட்டப்பட்ட கட்டிடம் பற்றி சொல்லுங்கள். அவரது தலைநகர், அதற்க்கு அவர் நகர், நரகம் என்று பெயர். குற்றவாளிகளை தண்டிக்கும் மிகவும் ஆபத்தான முறைகள், முறைகள்க்கான ஆதாரங்கள் உருவாக்கப்பட்டன. அவை இந்த கட்டிடத்தில் ஒரு காலத்தில் நடைமுறையில் இருந்தன. கொண்டு வந்தால்,

சில நேரங்களில், நாய்களால் கடிக்கப்பட்டார். இப்படிப்பட்ட அடுக்குமுறைகள் மக்கள், சிக்கிக் கொண்டிருக்கிறர்கள். ஆனால் அசோகா மகாராஜா என்பதாலும் அவருக்கு அபாரமான படைபலம் இருந்ததாலும், அசோகர் அரியணை ஏரியப்பிறகு அவருக்கு என்ன நடந்தது? சிம்மாசனத்தில் அமர்ந்த பிறகு அசோகர் அண்டைய ராஜியமான கலிங்கத்தின் அரசனை தாக்கினார்.

பாதங்கள் தரையில் படவில்லை. அவர் கலிங்க ராஜ்ஜியத்தை ஆக்கிரமித்தார். தன் படையை தனியே விட்டுவிட்டு பார்த்தாளிபுரம் நோக்கி சென்றார். இரவு நேரம் அசோகர் மகாராஜா, குதிரையில் ஏறி மெதுவாக காட்டை கடந்து சென்று கொண்டிருந்தார். ஒரு குடியேற்றம் காணப்பட்டதால்,

அசோகனை தாக்கியது. அசோக்கை தரையில் வீசினான். இந்த முறை மிகவும் விமரிசையாக இருந்தது. ஒரு கணம் தாமதித்து இருந்தால், மகாராஜா அசோகரின் வாழ்க்கை, முடிந்திருக்கும். ஆனால் ஒன்று மட்டுமே, உடனே அந்த இளைஞன் தன கையில் கூர்மையான வாளுடன் முன்வந்து சிங்கத்தை கடுமையாக தாக்கி, அதன் தலையை கழற்றி, அசோகனை காப்பாற்றினான். அரியணை ஏறிய பிறகு அவருக்கு என்ன நடந்தது? சிமாசனத்தில் அமர்ந்த பிறகு அசோகர் அண்டை இராஜ்ஜியம், இராஜ்ஜியமான, கலிங்கத்து அரசனை தாக்கினார். சமந்தப்பட்ட மன்னனுக்கு அசோகரை போன்ற படைபலம் இல்லை. அதனால், படைகளுடன் தப்பி ஓடினார். இதை அறிந்த மகாராஜா அசோகர் பாதங்கள் தரையில் படவில்லை. அவர் கலிங்க ராஜ்ஜியத்தை ஆக்கிரமித்தார். தன படையை தனியே விட்டுவிட்டு,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 ஒரு குடியேட்றம் காணப்பட்டால் சிறிது நேரம் ஒய்வு எடுப்பார் என்று அவர் நினைத்தார். ஆனால், அடுத்து என்ன நடந்தது? திடிரென்று ஒரு சிங்கம் புதரிலிருந்து வெளியே வந்தது. அசோகனை தாக்கியது. அசோகை தரையில் வீசினான். இந்த முறை மிகவும்,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 சிங்கத்தை கடுமையாக தாக்கி, அதின் தலையை கழற்றி அசோகனை காப்பாற்றினான். ஏற்காடு ஏற்காடு என்பது தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கோடை வாழிட நகராகும் இது கிழக்குத் தொடர்ச்சி மலையில் மலைத்தொடரில் உள்ள சேரன்வாய் மலைத் தொடரில் அமைந்துள்ளது

இது சேலத்திலிருந்து முப்பத்தி ஆறு kilometer தொலைவில் அமைந்துள்ளது சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லும் மலைப்பாதையில் இ~ இருபது கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளன பத்தொம்பதாம் நூற்றாண்டில் சேலத்தில் தங்கியிருந்த ஆங்கிலேயர்கள் ஏற்காட்டை கண்டறிந்தார்கள் சேலம் மாவட்ட ஆட்சியாளர் காக் பரன் இங்கு காப்பிச்செடி ஆப்பிள் போன்ற பழ வகைகளை அறிமுகப்படுத்தினார் ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காடு நடுத்தர வர்க்க மக்களுக்கு ஒரு சொர்க்கமாகும் மரங்களின் நிழலும் தென்றலின் சுகமும் வெயிலின் தாக்கமும் மறைத்துவிடும் சூழல் கொண்ட ஏற்காட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது சுமார் முந்நூத்தி எண்பத்தி மூணு சதுர kilometer கொண்ட ஏற்காட்டில் இயற்கை எழில் மிகுந்தும் குன்றும் அதையொட்டி அமைந்துள்ள ஏரியும் சுற்றுலாப் பயணிகளை கவர்ந்திழுக்கும் வகையில் உள்ளது மேலும் இங்கு சிறுவர்கள் விளையாடி மகிழ பூங்காக்களும் இடம் பெற்றுள்ளன இங்குள்ள கிள்ளியூர் அருவியில் குளித்து மகிழலாம் ஏற்காடு ஏரி நிரம்பினால் மேலும் இங்கு சிறுவர்கள் பூங்காக்களும் இடம் பெற்றுள்ளன இங்குள்ள கிள்ளியூர் அருவியில் குளித்து இந்த அருவியில் தண்ணீர் கொட்டும் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் ஐயாயிரத்தி முந்நூத்தி நாப்பத்தி ரெண்டு அடி உயரத்தில் உள்ள மலைக் கோவில் மிகவும் பழமையான புகழ் பெற்ற கோவிலாகும் இங்குள்ள பக்கோடா முனை என்னுமிடத்திலிருந்து பார்த்தால் கீழுள்ள பகுதி மிக அழகுடன் காட்சியளிக்கிறது மிகக் குறைந்த செலவில் பயணம் மேற்கொண்ட நிறைந்த மகிழ்ச்சியைப் பெறலாம் என்று சுற்றுலா பயணிகளின் எண்ணம் காலநிலை குளிர்காலம் செப்டம்பர் மாதம் தொடங்கி ஜனவரி மாதங்களில் முடிக்கும் முடிவுக்கு வரும் குளிர்காலத்தில் மலைகள் மூடுபனி படர்ந்திருக்கும் குளிர்காலத்தில் வெப்பநிலை பன்னிரண்டு degree celcius முதல் இருபத்து நாலு degree celcius மற்றும் கோடைகாலத்தில் பதினாறு degree celcius முதல் முப்பது degree celcius இருக்கும் சராசரி மழையின் அளவு ப~ நூற்றி ஆயிரத்து ஐந்நூறு முதல் இரண்டாயிரம் millimeter ஆகும் விவசாயம் விவசாயம் முக்கிய வருமா~ வருமான ஆதாரமாக காப்பிச்செடி தோட்டங்கள் உள்ளன ஆயிரத்து எண்ணூத்தி இருபதாம் ஆண்டு திரு எம்டி காக் பரன் என்பவர் காபி செடி ஆப்பிரிக்காவில் இருந்து கொண்டு வரப்பட்டு க்ரான்ஜ் எஸ்டேட்டில் நடு~ நடவு செய்யப்பட்டது பல நட்சத்திர ஆப்பிள், அத்தி, நீர் ஆப்பிள், பேரி, வாழை, ஆரஞ்சு, கொய்யா, கரும்பு, மிளகு, ஏலக்காய் போன்றவற்றை ஏற்காட்டில் விளைவிக்கின்றன சந்தனம், தேக்கு மற்றும் சில்வர் ஓக் ஏராளமாக உள்ளன தாவரங்கள் மற்றும் விலங்குகள் தேசிய தாவரவியல் பூங்கா ஏற்காட்டில் அமைந்துள்ளது மொத்த பரப்பளவு பதினெட்டு புள்ளி நாலு hectare ஆகும் இந்தியத் தாவரவியல் பூங்காவில் மூவாயிரம் வகையான மரங்களும் ஆயிரத்து எண்ணூறு வகையான செடிகளும் உள்ளன இந்தப் பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அமைக்கப்பட்டது பூச்சி தின்னும் pitcher தாவரம் இந்தப் பூங்காவில் வளர்க்கப்படுகின்றது இன்னும் ஏற்காட்டில் பல பகுதிகளில் மலைக்காடுகள் விலங்குகள் உள்ளன காட்டு விலங்குகள் காட்டு எருமை, மான், முயல்கள் நா~, நரி, கீரிப்பிள்ளை

குருவி, பருந்து இங்கு வாழ்கின்றன சுற்றுலா ஏற்காடு ஐரோப்பியர்களின் கோடைக்கால மலை வாழிடங்களில் ஒன்றாக ஆயிரத்தி எண்ணுற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆங்கிலேய அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டது இராணுவ அதிகாரியாக இருந்த சென்னை மாகாண ஆட்சியரிடம் பரிந்துரைத்தார் அப்பரிந்துரையில் ஐரோப்பியர்களின் வருகையால் ஏற்காடு என்ற மலை வாழிடம் கோடை வாழிடமாக வளர்ந்துள்ளதை விளக்கியுள்ளார் விளக்கியிருந்தார் அதன்பிறகு ஆயிரத்து எண்ணூறு அறுபத்தி மூணாம் ஆண்டு சேரன்வாய் மலைப் பகுதியில் இருந்த எண்பது சுற்றுலா இடங்களை ஆங்கில அரசு வெளியிட்டது இந்த அறிவிப்பால் உலகின் பல நாடுகளில் இருந்து சுற்றுலாப் பயணிகள் ஏற்காடு அதிகமாக வரத் தொடங்கினர் ஏற்காட்டு ஏரி மரகத ஏரி என்றும் அழைக்கப்படும் இந்த ஏற்காட்டு ஏரி தமிழ்நாட்டில் உள்ள மலைகளில் தானாக உருவான ஏரிகளில் ஒன்றாகும் ஏரியின் நடுவில் நீருற்றும் அமைந்துள்ளது ஏரியின் அருகே அண்ணா பூங்கா உள்ளது இந்த பூங்காவில் ஜப்பான் தோட்டக்கலையைப் பின்பற்றி ஒரு சிறிய பூங்காவும் அமைந்துள்ளது மே மாதம் இங்கு மலர்க் கண்காட்சியும் நடைபெறும் லேடி சீட் ஏற்காட்டில் இருந்து இரண்டு kilometer தொலைவில் அமைந்துள்ளது இந்த இடம் இங்கிருந்து தொலைநோக்கி மூலம் சேலம் மாநகரைக் கண்டு ரசிக்கலாம் இரவு நேரங்களில் மலையில் இருந்து சேலம் மாநகர் ஒளி வெள்ளத்~ வெள்ளத்தால் ஜொலிப்பதையும் காணலாம் வானிலை சராசரியாக இருந்தால் இங்கிருந்து மேட்டூர் அணையைக் கூட காணமுடியும் என்கிறார்கள் கிள்ளியூர் அருவி ஏற்காடு ஏரியில் இருந்து மூணு kilometer தொலைவில் கிள்ளியூர் அருவி அமைந்துள்ளது மழை காலங்களில் தண்ணீர் அதிகம் கொட்டும் நேரத்தில் இங்கு செல்வது சிறந்தது பக்கோடா point இங்கிருந்து சேலம் மாநகரை காணலாம் மேலும் இங்கிருந்து காக்கம்பாடி என்னும் கிராமத்தையும் காண முடியும் இங்கு வாழ்ந்த மக்கள் இங்கு கற்களால் ஆன ஒரு இராமர் கோவிலை கட்டியுள்ளனர் ஏற்காடு சென்றால் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒன்று சேரன்வாயன் மலை கோயில் மலை உச்சியில் அடுக்கடுக்காக அமைந்துள்ளது ஒரு மெல்லிய குகையில் அமைந்துள்ள இக்கோயில் தேவி காவேரிக்கும் சேரன்வாய் கடவுளுக்கும் கட்டப்பட்டுள்ளது.

நாகலூர் லலிதா திரிபுரசுந்தரி கோயில் சேலம் நாகலூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது நல்லூர் அருவி இது ஏற்காட்டில் இருந்து இருபது kilometer தொலைவில் நல்லூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது மழைக் காலங்களில் தண்ணீர் அதிகம் கொட்டும் நேரத்தில் இங்கு செல்வது சிறந்தது மக்கள்தொகை ஏற்காட்டில் இரண்டாயிரத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாற்பதாயிரம் பேர் வாழ்கிறார்கள் பழங்குடியினர் மக்கள் இருபதா~ இருபத்தி நாலாயிரத்தி நாற்பத்து ஒன்பது வாழ்கிறார்கள் மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் பழங்குடி மக்கள் கோடை நிலை கோடை விழா மே மாதத்தில் ஏழு நாட்கள் கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் மலர் கண்காட்சி நாய் கண்காட்சி, மூலிகை கண்காட்சி மற்றும் படகு போட்டி நடைபெறும் சேரன்வாய் மலை சேரன்வாய் மலைப் பகுதி தமிழ்நாட்டில் உள்ள சேலம் நகருக்கு அருகே காணப்படும் மலைத்தொடர்ச்சியாகும் இது கல்வராயன் மலையில் மேற்கில் தனக்கென நானூறு சதுர kilometer பகுதியை கொண்டுள்ளது வாணியாற்றுப் பள்ளத்தாக்கு கிழக்கு, மேற்கு பகுதியாக இம்மலையைப் பகுக்~ பகுக்கின்றது இம்மலை கடல்மட்டத்தை விட நானூறு to நாலாயிரம் முதல் ஐயாயிரம் வரை கூடுதலாகும் இந்த மலையில் இயற்கையின் ஊற்றாக நிரம்பிய மரங்களும் மூலிகைச் செடிகளும் காட்டு விலங்குகளும் இருக்கின்றன மலையாட்கள் மலை வாழ் பழங்குடியினர்கள் மற்றும் வெள்ளாளர்கள் மிகுந்துக் காணப்படுகிறார்கள் இம்மலையில் coffee பழவகைகள் விதை~ விளைவிக்கப்படுகிறது இம்மலையில் உள்ள பெரிய ஊரான ஏற்காடு நகரம் புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா இடமாகும் இது பண்டையக் காலத்தில் சேர மன்னன் நிலமாகவும் அவன் ஆண்ட பகுதியையும் இருந்திருக்கக்கூடும் இதிலிருந்து சேரன்வாய்~ சேரன்வாயன்~ சேர்வராயன் என்ற~ என்றப் பெயர் மருவியிருக்கக் கூடும் என்று சொல்கிறார்கள் அமைப்பு சேர்வராயன் மலைகளானது மல்லாபுரம் மலைத்தொடர்ச்சிக்கும் மா~ மஞ்சவாடிக் கால்வாயிக்கும் இடையில் பரந்து கிடக்கின்றது இம்மலைத் தொடர்ச்சி பதினேழு கல் நீளமும் பன்னிரண்டு கல் அகலமும் உடையது இதன் பரப்பு நூறு சதுர மைல் ஆகும் இத்தொடர்ச்சியின் தென் சரிவு செங்குத்தானது கடல் மட்டத்திலிருந்து நாலாயிரம் அடியிலிருந்து நாலு~ நாலாயிரத்து எண்ணூத்தி அடிவரை உயரம் உடையது இச்சரிவில் குண்டூர் தப்பக்காடு என்ற சிற்றூர்கள் இருக்கும் இடமும் பழைமலை பழமலை உயர்ந்து செல்லும் இடமுமே சமவெளிகளாகும் ஆனால் வடசரிவு செங்குத்தானதல்ல அது பரந்து சிறிது சிறிதாகத் தாழ்ந்து செல்லுகிறது இம்மலைத் தொடர்ச்சியானது நடுவில் ஓடும் வாணியாற்றின் பள்ளத்தாக்கினால் இரண்டு பிரிவாகப் பிரிக்கப்படுகிறது

கிழக்குப் பகுதியில் தலைச்சோலை மாறமங்கலம் என்ற ﻿இரண்டு பீடபூமிகள் உள்ளன அப்பீடபூமிகளை இணைக்கும் இடத்தில் இடைநிலையில் கோட்டன்சேது என்ற சிற்றூர் அமைந்துள்ளது மேற்குப் பகுதியை மேலும் இரு பகுதிகளாகப் பிரிக்கலாம் ஒன்று வாணியாற்றிற்கும் கடையாம்பட்டி ஆற்றிற்கும் இடைப்பகுதி இடைப்பட்ட பகுதி மற்றாெரு பகுதி ஒழுங்கற்ற பீடபூமி இப்பி~ இப்பகுதியில்தான் ஏற்காடு அமைந்துள்ளது இப்பீடபூமி வடக்கிலுள்ள

Hello, hello ஜியோ service ஆ? sir இப்ப பாத்திங்கன்னா நான் திருச்சில இருந்து பேசுறேன் local area central ல இருக்கோம் service அதாவது ஜியோ fiber னு plans னு ஏதோ offer இருக்காமே! அத பத்தி details சொல்லமுடியுமா fiber plan activate பண்ணலாம்னு இருக்கேன் but அதப்பத்தின details பத்தின knowledge எதுவுமே இல்ல so உங்க side ல இருந்து details சொல்லமுடியுமா? என்னோட name வந்து அனிதா sir அனிதா

ஆமா sir two six

seven six sir ஆமா sir சொல்லுங்க sir okay okay okay sir

okay sir sorry உங்க voice clear ஆ இல்ல correct ஆ பேச முடியுமா? okay okay okay sir அஹ் fitting charge வந்து thousand five hundred ஆகும் okay okay okay wire க்கு எவ்வலவு sir வரும் per meter க்கு அந்தமாதிரிதானே